தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாக கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகளாகும் தாமிரபரணி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவமழை காலங்களிலும் மழைபெறுவதால் வற்றாத ஆறாக உள்ளது காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மா~ meter நீளத்திற்கு பாய்கிறது இதில் சுமார் நானூத்தி பதினாறு kilometer நீளத்திற்கு தமிழ்நாட்டில் பாய்கிறது இது கர்நாடகா மற்றும் உருவாகிறது டான்ஸி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இவ்வாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மேட்டூர் நீர்தேக்கத்தில் இருந்து சுமார் நாப்பத்தைந்து kilometer தொலைவில் பவானி ஆறு இதன் துணையாறாக வலது கரையில் காவிரியுடன் இணைகிறது பின்னர் கிழக்கு நோக்கிப் பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளிப் பகுதிகளுக்குள் நுழைகிறது கரூரில் இருந்து பத்து kilometer தொலைவில்லுள்ள திருமுக்கூடல் என்னும் இடத்தில் வலது கரையில் மேலும் இரண்டு தூணை ஆறுகளாக அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இருக்கின்றன இப்பகுதியில் ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் இது அகன்ற காவேரி என அழைக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு இரண்டு கிளைகளாக பிரிகிறது வடகிளை கொலோரின் அல்லது கொள்ளிடம் என்றும் தென்கிளை காவேரியாகவும் தொடர்கிறது இவ்விடத்திலிருந்து காவிரி டெல்டா சமவெளி தொடங்குகிறது சுமார் பதினாறு kilometer தொலைவிற்கு பாய்ந்த பின் மீண்டும் இவ்விருகிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகின்றது grand anaicut எனப்படும் கல்லணையைக் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் கடலூருக்கு தெற்கே கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது இது சுமார் பதினேழு~ பதினேழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தோரு சதுர kilometer பரப்பளவில் பாய்கிறது இதில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தமிழகத்திலும் மீதி உள்ள பகுதிகள் கர்நாடகா மற்றும் ஆந்திரப் பிரதேசத்திலும் உள்ளன பொன்னி கவுண்டினியா நதி மலட்டாறு செய்யாறு மற்றும் கிளியாறு ஆகியன பாலாற்றின் துணை ஆறுகளாகும். இவ்வாற்றின் மொத்த நீளம் முந்நூத்தி நாப்பத்தி எட்டு kilometer ஆகும் இதில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு kilometer தொலைவு தமிழ்நாட்டில் பாய்கிறது இது வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து தூருக்கு அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படி கலந்த ஆறுகள் இது கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகிறது இதன் வடிநிலப்பரப்பு சுமார் பதினாறாயிரத்தி பத்தொன்பது சதுர kilometer ஆகும் கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகிலும் பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகிலும் வங்கக் கடலில் கலக்கின்றன சின்னாறு மார்க்ண்ட நிடி வாணியாறு மற்றும் பாம்பன் ஆறு ஆகியன முக்கிய துணை ஆறுகளாகும் இந்த ஆறு உற்பத்தியாகும் இடங்களில் கனமழை காரணமாக தீடிர் குறுகியகால வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்துகிறது இது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பெண்ணையாறு சம மக்களால் புனித நதியாக கருதப்படுகிறது மேலும் தமிழ் மாதமான தை மாதத்தில் இந்த ஆற்று பகுதியில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன வைகை வைகையாறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள வருசநாட்டு குன்றுகளில் கிழக்குச் சரிவில் உற்பத்தியாகிறது இதன் வடிநிலம் சுமார் எழு~ ஏழாயிரத்தி ஏழுநூத்தி நாப்பத்தி ஒண்ணு சதுர kilometer பரப்பளவைக் கொண்டது இப்பரப்பளவு முழுவதும் தமிழகத்தில் அமைந்துள்ளது இது மதுரை சிவகங்கை மற்றும் இராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வழியாகப் பாய்கிறது இதன் மொத்த நீளம் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு kilometer ஆகும் இவ்வாற்றின் நீரானது இராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகளில் நிரப்பப்பட்டு பின் ஏரிகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது இராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர்ச்சந்தியில் கலக்கிறது தாமிரபரணி தாமிரபரணி எனும் பெயர் தாமிரம் மற்றும் வருணி என்பதிலிருந்து பெறப்பட்டது இவ்வாறுகளில் கரைந்திருக்கும் செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதியின் நீரானது செந்நிறத் தோற்றத்துடன் காணப்படுகிறது தாமிரபரணி, அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்திலுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது இவ்வாற்றின் தோற்றம் அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்ந்து இறுதியில் வங்கக் கடலில் கலக்கிறது காரையாறு, செருவலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் இராமா நதி ஆகியன இதன் முக்கிய துணை ஆறுகளாகவும் இது தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதியாகும் கடகரேகை இந்தியாவை இரு பிம்பங்களாகப் பிரிப்பதையும் தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்தியரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது என்பதையும் ஏற்கனவே நாம் கற்றுள்ளோம் சூரியனின் செங்குத்து கதிர்களினால் வெப்ப நிலையானது ஆண்டு முழுவதும் அதிக அளவில் காணப்படுகிறது தமிழகம் வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்திருந்தாலும்

வெப்பமண்டலக் கடல் ஆதிக்க காலநிலையும் அதேவேளையில் மாநிலத்தின் மெற்கு~ மேற்குப் பகுதியில் மலைப்பாங்கான காலநிலையும் நிலவுகிறது ஆனால் தமிழகத்தின் மத்திய பகுதிகள் குறைந்த உயரமும் கடலிலிருந்து விலகியும் இருப்பதால் அதிக வெப்பநிலை மற்றும் வறண்ட காலநிலை நிலவுகிறது சூரியன்

மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியனின் செங்குத்து கதிர்களால் வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தைப் பெறுகிறது இதனால் வட இந்திய பகுதிகளில் குறைந்த அழுத்தம் உருவாகுகிறது

தென்மேற்கு பருவக்காற்றின் மலைமறைவுப் பிரதே~ பிரசே~ பிர~ பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாடு அமைந்துள்ளதால் மிகக் குறைவான மழைப்பொழிவையே பெறுகிறது இப்பருவத்தின் மழைப் பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி குறைகிறது கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக ஐம்பது centimeter மழையைப் பெறுகிறது எனினும் தென்மாவட்டங்களான கன்னியாகுமரி

குரு ஹர்கோபிந்த் சாஹிப்ஜி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

தைரியமாகவும் தைரியமாகவும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் பரோபகாரமாக இருக்கவும் கற்றுக்கொடுத்தார் தியாகத்திற்காக லாகூர் சென்றார் ஸ்ரீ குரு ஹர்கோபிந்த் சாஹிப்பின் பிறப்பு பற்றி கூறுங்கள் குரு சங்கத்தின் பிரார்த்தனை மற்றும் பாபா புதாஜியின் ஆசிர்வாதத்துடன் பத்தொன்பது ஜூன் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் திருமணமான பதினா~ பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு குரு அர்ஜன் தேவ் மற்றும் மாதா கங்கா ஆகியோருக்கு ஒரு மகன் பிறந்தார் அப்போது குரு அர்ஜன் குருகி வடலி டெக்ஸில் மற்றும் மாவட்டம் அமிர்தசரஸ் சாஹிப் மஜேவில் பிரசங்க பணியில் ஈடுபட்டிருந்தார் அவருடைய மகன் வந்த செய்தி கிடைத்ததும் ஹர்கோபிந்தின் பாதுகாப்பில் சிறந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரரின் தன்மையை நன்கு அறிந்திருந்தார். அவர்கள் வடலியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் தங்கி இருந்தனர் பின்னர் குரு அர்ஜன் சாஹிப் குடும்பத்தை அமிர்தசரசுக்கு அழைத்தார் ஆறாவது மன்னருக்கு எப்போது அரியணை கிடைத்தது?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 பக்தியை சக்தியுடன் இணைக்க பாபா புத்தாஜி கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்தபோது அதனால் உன் ஆசியுடன் அதனால் உன் ஆசியுடன் பிறந்தேன் உன் அருளை நிறைவேற்றவே இரண்டு வாள்களை ஏற்றுள்ளேன் இனி குரு வீட்டில் மதமும் உலக இன்பமும் கைகோர்க்கும் ஏழைக்கு வாள் ஒடுக்குபவனுக்கும் வாள் இஸ்தரான் குர்க்காடியின் ஆசை நிறைவேறியது. காடி நசீம் டி, வார் அப்துல்லா மற்றும் நாத் மால் நாது மால் ஆகியோரால் பாடப்பட்டது

மற்றும் சிதா ஜஹாங்கீரின் சீதா ஜஹாங்கீரின் தலை~ தலைப்பாகையுடன் தலைப்பாகை வேறுபட்டது இரண்டு வாள்கள் ஒன்று மிரியின் ஒன்று பிரியின் ஒன்று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 நீர்த்தேக்கம்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

இவ்வுலகில் சில காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினையுங்கள் குரு சாஹிப் பாபா அடல் இருந்த இரு இடத்தில் ஒரு தொட்டியை தோண்டினார் அதற்கு கோல்சர் என்று பெயர்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 இந்த நகரத்தில் ரோகன்கள் அதிகம் ஆடம்பரமான தோட்டங்கள் இங்கு கட்டப்பட்டன அதனால் இது தோட்டங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. முஸ்லிம்கள் வழிபடுத்து~ வழிபடுவதற்கு இடமில்லை குரு சாஹிப் இங்கு ஒரு மசூதியை கட்டினார் பிரச்சாரத்தில் பரப்புதல்

குரு சாஹிப் புலவர்களிடம் கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டார். ஆனால் அவர்கள் மறுத்து விட்டனர் அவர்கள் இரவு விழுந்த இடத்தில் நடந்து கோட்டையை எடுத்து அந்த கிராமத்திற்கு மிஹராஜ் என்று பெயரிட்டனர் ஒருநாள் குரு ஹர்கோபிந்த் சாஹிப் தனது நான்கு மகன்களையும் அழைத்து கொண்டு பாபா ஸ்ரீ சந்த்தை

பிறகு உங்களுக்கு கொஞ்சம் தபஸ் மற்றும் ஃபகீர் எங்களிடம் அதுவும் உள்ளது அப்போது இருந்து பாபா குத்திதா தனது கடைசி நாட்கள் வரை சேவையில் ஈடுபட்டார் அமிர்தசரஸ் போர் ஆயிரத்தி ஆறுநூத்தி இருவத்தி எட்டு

பிறகு அவனுடைய சொத்தாக மாறுகிறான் சீக்கியர்கள் சபதம் கொடுக்கவில்லை

ஏழாயிரம் படைகளுடன் அனுப்பினான் பிறகு பிபி வீரோ திருமணம் செய்து கொண்டார் குரு சாஹிப் தனது குடும்பத்தை ஜபால் கிராமத்திற்கு இரவோடு இரவாக அனுப்பினார் கம்சன் இளைஞரானார்

முகலாயர்கள் களத்தை விட்டு வெளியேறி குரு சாஹிப்பின் காண்டே மக்லீஸ் கானுடன் ஒட வேண்டி இருந்தது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 அதனால்தான் அவர்களின் தோல்வி அரசு இல்லாதவர்களுக்கும் நிலப்பிரபுத்துவம் இல்லாதவர்களுக்கும் நூத்தி அம்பது ஆண்டு கால அடக்குமுறையை அனுபவித்த ஆனால் அதை செய்யாத சாதாரண மக்களுக்கு எதிரானது கர்தார்பூர் போர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது

அவரது மகன் ரத்தன் சந்த் ஜலந்தர் மாகாணத்தை சேர்ந்த அப்துல்லா கானை கொடுத்தார் குரு சாஹிப் உயர்ந்த இடத்தில் இருந்த ஹர்கோபிந்த் ஐயாவை எதிர்கொள்ள தன்னை தயார்படுத்தினார்

குரு சாஹிப்பின் சிறிய படை லாலா பேக்கின் இராணுவத்திற்கு ஒரு தீர்க்கமான தோல்வியை கொடுத்தது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 லாஹுர் மாகாணத்தால் எடுத்துச் செல்லப்பட்ட காபூல் நிறுவனத்துடன் பாய் பிடிஜெந்த் குரு சாஹிப்புக்காக லாஹுர் கோட்டையிலிருந்து குதிரைகளை மீண்டும் கொண்டு வந்ததால் இந்த போர் ஏற்பட்டது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 கர்தார்பூர் போர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு மகாராஜின் மகாராஜின் போருக்குப் பிறகு குரு சாஹிப் கர்த்தார்பூருக்கு வந்தார் குரு சாஹிப் பெண்டே கான் உட்பட கர்த்தார்பூருக்கு அருகிலுள்ள வதேமேர் என்ற கிராமத்தின் சில முஸ்லிம் பதான் ஊழியர்களை கொண்டிருந்தார் அவனை தன் மகன்களை போல் வளர்த்து அவனுக்கு முழு இராணுவ கல்வி பயிற்சியும் அளித்தார். அவனைத் தன் படைத் தலைவனாக்கினார். பிப்லி சாஹிப் போரில் பெரும் வலிமையை காட்டியவன் குரு சாஹிப்பின் சக்தி என் பின்னால் இருக்கிறதா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் குரு சாஹிப் சேவையிலிருந்து விலகிய போது அவர் சக்கரவர்த்தியின் பணியாளரானார் அவர் குரு சாஹிப்புக்கு எதிராக பேரரசை தூண்டிவிட்டு பலமான படையை அனுப்பச் சொன்னார் ஷாஜகான் முக்லீஸ் கானின் சகோதரரும் தக்லிஷ் சாஹிப் போரில் குரு சாஹிப்பால் கொல்லப்பட்டவருமான காலே கான் ஐம்பதாயிரம் படைகளை அனுப்பினார், ஜலந்தரின் பெண்டே கான் மற்றும் பவுச் தர், குத்தாப் கான் அவரது சக உதவியாளர்களாக இருந்தனர்

பகதூர் ரக்திதா இங்கே திர்மல் துரோகம் செய்தார் பெண்டே கானுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினார். பெண்டே கான் தனது படையுடன் வந்தார் போர் நீண்ட காலம் தொடர்ந்தது, குரு சாஹிப் ஆயிரத்தி எட்டாயிரம் வீரர்களை கொண்டிருந்தார் அதில் எழுநூறு பேர் வீரமரணம் அடைந்தனர் இறுதியாக குரு சாஹிப் பெண்டே கானுடன் ஏன் அந்த மனிதனை இறந்து விட்டாய் உன் கோபம் என்னிடம் உள்ளது வா முதலில் நீ என்னுடன் கை குலுக்க வேண்டும் குரு சாஹிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார் அவர் மூன்று முறையும் தோல்வி அடைந்தார் கொடுக்கப்பட்ட குரு சாஹிப் முதல் முறையாக அவர் காயம் அடைந்து குரு சாஹிப்பின் காலில் விழுந்தார். பெண்டே கான் இப்போது உங்களது பேனாவை ப~ படிக்கும் நேரம் வந்துவிட்டது பாட் கான் கூறினார் உங்கள் வாள் என் பேனா மற்றும் என்று மற்றும் கொடுப்பவர் இரட்சிப்பு. அவர் தனது இறுதி மூச்சு அனல் சூரியன் முகத்தில் பிரகாசிக்க குரு சாஹிப் மிகவும் அன்புடன் முகத்தில் முன் ஒரு கவசம் போட்டு நிழலாடினார் முஸ்லிம்கள் வீரர்களை புதைத்துவிட்டு கிராத்பூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர். தோல்வியடைந்த வீரர்கள் மீண்டும் பக்வாரா அருகே கூடிப் போரிட்டனர் நான்கு போர்களின் வெற்றி சீக்கியர்களின் செல்வாக்கு கிராத்பூர் மத்திய சீக்கிய மையம் நிறுவப்பட்டதன் மூலம் வெகுதூரம் பரவியது. வீர் சாஹிப் குரு சாஹிப்பை பார்க்க வருதல் குரு சாஹிப் போர்களால் வருத்தப்படவில்லை சீக்கிய மதத்தை போதித்த போதிக்க அமைதியான சூழ்நிலை வாழ்வத~ வாழ்வதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதற்காக கிராத்பூர் ஒரு நிலையான இடமாக இருக்க முடிவு செய்யப்பட்டது. ராஜா தாரா சந்த் மகிழ்ச்சி அடைந்தார்

பாபா குத்திதாஜி அதை வைத்திருந்தார். Hello நிவி கேக்குதா? உம் இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க ஆஹ் இருக்கோம் நீங்க என்ன பண்ணுரிங்க எப்படி இருக்கீங்க? வெட்டியா இருக்கோம். வெட்டியா இருக்கறதெல்லாம் ஒரு வீலையா? ஏ நீதா அப்போ marketing போன இல்லையா? நீதா marketing போன இல்ல?

எவ்வளோ சம்பளம் ஆஹ் சேரி இங்க இருந்து திருநெல்வேலிக்கா daily போய்டு போய்டு வருவீயா என்ன அங்கையே தங்கி food எல்லான் ஆஹ் room எல்லாமே free யா இல்ல அதுக்கு எதுவும் amount குடுக்கனுமா என்ன அந்த மாதிரி ஒரே எடத்துல இருக்குமா என்ன? ஆஹ் செரி ம் ஐய்யயொ warden இருப்பாங்களா என்ன?

நான் வீட்ல எல்லாரும் தூங்கிட்டுருக்காங்க ஆஹ் உனக்காண்டி முழுச்சுருந்து call பண்றாரு அப்பா பேசுவார ஆஹ் ஆஹ் செரி நீ வேற வேல ஏதாவது தேட வேண்டியது தான airport ல வேற வேல எதுவும் இல்லயா ஆஹ் நான் வேல இப்போ போய்டுருக்கேன் already telecalling ல work பண்ணிருக்கல? நான் இப்பொ தான் joint பண்ணிருக்கன் one month கூட ஆகல இப்பொ தான் joint பண்ணிருக்கன் அதே telecalling மாதிரி தான் இப்பொதிக்கு start பண்ணிருகாங்க புதுசா அது ஒரு company start பண்ணிருக்காங்க நான் இன்னைக்கு தான் joint பண்ணிருக்கன் நல்லா தான் போகுது ஏன்னா இப்போ தான் start பண்ணிருக்கறதல ஒரு target எதுவும் இல்ல இப்போதைக்கு target இல்ல maybe target வந்தாலும் வரலாம் ஆஹ் வேல லான் easy தான் நமக்கு timing தான முக்கியம் காலைல ஒன்பதரைக்கு வரோம் evening அஞ்சு மணிக்கு லான் விட்டுருவாங்க food வந்து சாப்பாடு வந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்டுக்களான் ஆஹ் நான் காலைல அங்க ஊரல வந்து ஒன்பது மணிக்கு எல்லா வேலயும் முடிச்சு வச்சுட்டு ஒன்பது பத்து க்கு bus வரும் அங்க ஆனா timing வந்து ஒன்பதரை சொல்லிருந்தங்க வர நான் nine ஒன்பது முப்பத்தைந்து நாப்பது ஆயிடும் அது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க பரவாயில்லப்பா உனக்கு bus இல்லனு தா நீ வரல

ஆஹ் நான் கேட்டு சொல்றன் vacant இல்ல இனொன்னு நீ வந்து type writing முடிச்சுருக்க இல்லயா எல்லாமே தமிழ் english எல்லாமே முடிச்சு ட்ட இல்லயா? ஆமா ஆமா ஆமா ஆமா ஆஹ் operater ல

சேர் சேரி type writing முடிச்சும் இதுல இன்னொரு work from home மாதிரி வீட்ல இருந்து பாக்குர மாதிரி ஒரு வேல இருக்கு நான் நீ இங்க அக்கா பையன வேற பார்த்துக்கனும் இல்லயா நீ பாத்துப்பியா இல்ல வீட்ல பாத்துப்பாங்கலா

சேரி சேரி அப்பன நீ வீட்ல இருந்து பார்துக்குர மாதிரினா இந்த இது நம்ம படம்லா இருக்கதுல நிவீ பழைய படம் இருக்குலா கீழ sub title வரும்லா கேக்காதவங்க புரியாதவங்க கீழ படிச்சுக்குவங்கல அந்த மாதிரியே நீ ஒரு படத்த பார்துக்கு கிட்டே type பண்ணி குடுக்கனும் நீ படத்தோட dialogue எல்லாமே type பண்ணிக்குடுக்கர மாதிரி இருக்கும் ஆமா உனக்கு உனக்கு சம்பளம் இருக்குல நிவீ ஆனா நீ speed உனக்கு தெரியும் speed ல வர தெரியும்ல type writing ல

ஆமா ந trial வீட்ல சும்மா உக்காந்து try பண்ணிப்பாரு உன்னால half and hour ல எவ்வளவு முடியுது எவ்வளவு நேரம் type பண்ற அப்டினுறத பாரு அஹ் தமிழும் இல்ல english ம் இல்ல tonguelish la type பண்ணனும் ஆமா அவங்களும் ஏன் கூட தான் வர்ராங்க வா வா அதான் நான் உனக்கு call பண்ணேன் இப்போ சரி பிள்ள என்ன பண்ணுதோ அப்டினு நீ ஏற்கனவே marketing போன அப்டினால விட்டுட்டன் இல்ல கேட்டுருப்பன் ஆஹ் ஏன்? என்னாச்சு? என்ன? Target அ என்ன

ரெண்டாயிரம் மூவாயிரமா என்ன அது என்ன விப்பீங்க அப்டி

ஐயொ ஆமா அது இப்ப அந்த engineering college students வந்து விப்பாங்கலே ஆஹ் அது ரொம்ப கஷ்டம் இல்ல சில பேர் வாங்குவாங்க சில பேர் வஞ்சி விட்ருவாங்க இல்லயா உம் ஆஹ்

உம் அதான் சேரி நீ பாக்குற அதுனால தான் நானும் கேட்கல கற்ப்கம் அக்காவும் உன் கிட்ட கேட்டுறக்க மாட்டங்க

ஆமா சும்மா jolly யா போகும் அக்கா வந்து மத்தியானம் one hour permission கேட்டுருக்காங்க lunch time ல அவங்க husband வந்து மாலை போட்டுருக்கங்கலான் அதுனால மால போட்டுறுக்கது விரதம் விட்ரதுக்கு போய் சமைச்சுட்டு வருவாங்க one hour பரவாயில்ல உம் எந்த school ல பைரவி அக்கா சேர்ந்துருக்காங்கா

என் உம் எனட்டலான் phone பண்ணி சொல்லல ஒன்னும் கேக்கல

நால் ரூவா தான் குடுக்காங்களா ஆனா அவங்க teaching field ல தான இருக்காங்க அப்பனா அது கொஞ்சம் easy யா தான இருக்கும் போக போக சம்பளம் கூட்டு வாங்க ல feel பண்ண தான் செய்வாங்க நம்ம வேணா அவங்களயும் கூப்புடுவோம் இந்த வேலைக்கு

அதுக்கு தான் நானும் ஆஹ் உன்னட்டயும் அதான் எதுவுமே சொல்லல இங்க எல்லான் உனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு வந்து பக்கத்துல தான் இருந்தாலும் நாம்ம எல்லாமே தெரிஞ்சுகிட்டு தான உன்னய சொல்லனும் நீ already வேல பார்த்துட்டு இருந்த நீ வேலய விட்டது தெரியாது எனக்கு வேலய விட்டது தெரியாது அதுனால நீ நம்ம எல்லாமே வேலைல இருக்கா அப்டிங்குற மாதிரி mind setting ல இருந்தன் வேல இது நல்லா இருந்தா அவள கூப்புடுவோம் அப்டிண்டு இருந்தன் அஹ் சேரி அது இருக்கு உம் சேரி இன்னொரு வேல கூட இருக்கு வீட்ல இருந்து பார்க்குற மாதிரி எழுதனும் ஆனா எழுத முடியுமா என்னனு தெரில நிஷா எந்த மாதிரி work கேட்டா ஆவடி அப்டியா சேரி நிஷாவுக்கும் ஒரு தடவ சொல்லுவோம் இந்த மாதிரி வேல இருக்கு அப்டினு ஆனா எழுத முடியுமானு தெரில வர்ரவங்க full a திருப்பி திருப்பி குடுத்துட்டு போறாங்க உம் ஆமா ஆமா சேரி நா நிஷா கிட்டயும்ஒரு தடவ கேக்குறன் இந்த மாதிரி work இருக்கு பன்றீயாடா அப்டிண்டு ஆனா இந்த நம்ம work க்கு எப்டினா முன்னாடியே ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா குடுத்துட்டு அந்த sheet எல்லான் வாங்கிட்டு போர மாதிரி இருக்கும் கேப்போம் கேப்போம் evening கேப்போம் உனக்கு evening வேல இருக்கா எங்கயும் போரியா என்ன ஏய் அப்டிலான் இல்ல ல எனக்குலான் அப்டிலான் இல்ல நம்ம இந்த tele calling ல இதுல வந்து tele இது வந்து tele sale மாதிரி phone பண்ணி விக்கனும் வித்து வாங்குனா ok வாங்களனால இல்ல

அஹ் வித்தே ஆகனும் அப்டிங்கறது எல்லா கெடயாது இப்போதைக்கு நம்ம two months இப்போ வந்து training மாதிரி

நம்ம இப்போதைக்கு மொத்தமா வந்து எல்லா அது அது~ அது இந்தியா ல இருக்குற fullnumber யும் குடுத்துருவாங்க உம் numbers எல்லான் குடுத்து call பண்ணி கேக்கனும் hello good morning இல்லனா good afternoon வணக்கம் அப்டினு சொல்லிட்டு பேசி நாங்க இங்க இருந்து பேசுரோம்அப்டினு சொல்லனும் சொல்லிட்டு நாம்ம என்ன விக்கிரொமோ அத பத்தி explain பண்ணனும் ஆஹ் விக்கலனா அப்டினா சில பேர் வந்து இது இப்ப எங்களுக்கு phone pay வந்துருக்கு phone pay தெரியுமா நீ phone pay use பண்றீயா என்ன இல்லயா அப்டினா உனக்கு ஒரு நாள் call வரும் எங்க team ல இருந்து அஹ் நா எங்கலோட வேலயே அதான ப்பா அப்போ நாங்க பண்ண தான செய்வோம்

ஆஹ் ஆஹ் ஆமா இப்ப நீ ஞாபகம் இல்லாம பண்ணிட்டனா எனக்கு incentive ல கொஞ்சம் காசு வரும்ல எனக்கு நா வந்து விக்க போறேன் நீ உன் மூலமா வேற யாரயாவது சேரு ஆஹ் சேர் சேரி சேரி அண்னன் இங்க electrical அ வேல பாக்குறாங்க பழய bus stand battery shop ல அங்க இருந்து work பண்ணல இங்க தான் வருவோம் ரெண்டுபேரும் காலைல ஒன்னா தான் வருவோம் நான் என்னய stop பண்ணிட்டு அவரு போய் அங்க போய் வேல பாப்பாரு

ஆஹ் bank க்கு போன நீ நறைய விசயம் நீ தெரிஞ்சுக்கலான் லா நிவீ ஒ கேட்டு பாரு ஏதும் vacancy இருக்க அப்டின bank க்கு போன நெறய விசயம் தெரிஞ்சுக்கலா என்ன என்ன system maximum தெரிஞ்சுக்கலான் ஆளுங்க எப்டினு தெரிஞ்சுக்கலான் நெறய இருக்குது bank க்கு போன அப்டினா சேரி சேரி நான் கேக்குறன் vacancy இருக்கானு கேட்டு உனக்கு சொல்றன் வரும் போது உன்னோட resume ஆமா இங்க வந்து அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு விட்டுருவாங்க maximum

ஆஹ் ஆனா வந்து ச சனிகிழமையும் வேல இருக்கும் பார்த்துக்கோ Set ஆனா பார்த்துக்கோ

அதே அதே தான் ஆமா ஆமா ஆஹ் இது என்னமோ கேட்கனும் நெனைச்சன் மறந்துருச்சு இல்ல இப்ப என் husband க்கு வேல தேடிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அந்த கடைல வந்து சும்மா தான் பார்த்துட்டுருக்காரு ஆஹ் chennai க்கு வர சொல்லிட்டு இருக்காங்க இந்த இது tvs chennai ல இருக்குல அஹ் அங்க வர சொல்லி சொன்னங்க நான் தான் chennai க்கு வேணான் அப்டி சொல்லிட்டு இப்ப corona வந்துட்டு இருக்கு இல்லயா corona இப்ப ரொம்ப வருதாமே

ஆமா மா அதுக்காக பார்த்துட்டுருக்கோம் ஆமா ஆமா நான் anytime phone ல தான் phone ல தான் பார்த்து use பண்ணிட்டுருக்கோம் ஏதாவது வேல தேடிட்டே இருப்போம் அதுல பார்த்து அமைஞ்சது தான் இது நான் இப்ப வேல பார்க்குறது நான் வேல பாக்குற

ஆஹ் நான் தான் எப்பயாவது call நீயா எந்த இப்ப தான் call பண்ணிருக்க இது நானா பண்ணன் இல்லாட்டி அதுவும் கிடயாதுமறந்துருப்ப அக்காவ எல்லான் ஏய் நீ எப்பல call பண்ணிருக்க நீ மனோ கூட விளையாண்டுட்டு இருபிப்ங்கோ இல்ல வெளிய இருபிப்ங்கோ ஆஹ் ஆமா ஆமா எங்க வீட்ல என் மருமகளும் அப்டி தான் குட்டி பொன்னு அவ வெளான்டுட்டு இருப்பா phone ல anytime kidsvideo பார்த்துட்டு இருப்பா